இங்க நெறையா ஃபையர் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பைப் வழியா தண்ணி போர் பண்ட்ருக்காங்க.

இது சுத்தி எஸ்டேட் ட்ரீஸ்சும் இருக்கு.

இங்க ரெண்டு பில்டிங் தெரியிது ரெட் கலர்ல .

அத சுத்தி நெறையா ட்ரீஸ்ஸு இருக்கு.

நெறைய வைட் கலர் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்து ஒரு ஐயன் அண்ட் ட்ரை க்ளீனிங் ஷாப் .

அங்க ஒருத்தர் நின்னு அயன் பண்ணிட்ருக்காரு.

அதுக் பின்னாடி ஒரு பிரௌன் கலர் டோர் தெரியிது.

இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க.

இங்க ஒருத்தர் போட்டோக்கு போஸ் பண்ணி நின்னுட்ருக்காங்க.

இங்க ரெண்டு பேர் ஃபோட்டோக்கு போஸ் பண்ணி நின்னுட்ருக்காங்க.

அத சுத்தி நொறைய மரங்கள் இருக்கு.

இந்த குளத்த சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

அதுக்கு ச ரெண்டு சைட்லயும் நெறைய மரங்கள் இருக்கு.